குன்றின் மீது வந்து அந்த முருகர் வந்து வீற்றிருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வேலூர்ல இருந்து பொண்ணை செல்லும் அந்த பேருந்துல நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா வள்ளிமலை வள்ளிமலை அப்படின்னு ஒரு மலைஇருக்கும் அதோட அடிவாரத்துல தான் நம்மளோட முருகன் கோயில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இக்கோயில் வந்து வேலூர்ல இருந்து வந்து இருபத்து ஐந்து கிலோமீட்டர் இருக்குமாம் அந்த கோயிலோட அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா வள்ளிமலை கோயிலோட கருவறையில வந்து வள்ளி, தெய்வானை அவங்க மூணுபேருமே வந்து சேர்ந்து நமக்கு காட்சி தருவாங்க வள்ளி வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரு குறவர் இடர் அந்த குளத்துல வந்து வளர்ந்ததா சொல்றாங்க அத்தமஅர்த்தஜாம பூஜை பூஜையில வந்து தேனும், திணை மாவும் நெய்வேத்தியமா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மூமூவருக்கும் படைப்பாங்கலாம் அந்த இதெல்லாம் வச்சு வள்ளி வாழ்ந்த இடம் அப்படிங்கிறதால அவரோட பேர்லயே தான் இந்த கோயில் அதாவது வள்ளிமலை முருகன் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடிவாரம் மற்றும் மலைக்கோயில் எல்லாம் வந்து குமரி வள்ளிக்கு வந்து தனி வந்து சன்னதி இருக்காம் இதுவரையும் வள்ளி அதாவது முருகருக்கு சன்னதி இருக்கும் வள்ளி தெயவானைக்கெல்லாம் சன்னதி இருந்ததா எந்த ஒரு இலக்கனக் குறிப்பிலேயுமே குறிப்பிடவில்லை ஆனா வந்து வள்ளி மலையில வள்ளிக்குன்னு தனி ஒரு சன்னதி இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் வள்ளி மலை கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுகிட்டேன் வள்ளி வந்து கையில வந்து ஒரு பறவை விரட்ட பயன்படுத்தும் ஒரு உண்டி வில்லு, அப்புறம் கவன் கல்லு, ஏன்னா வந்து இவர் வந்து அஹ் இதெல்லாம் வைச்சிருந்தாங்க

எனவே வந்து நுருகன் வந்து ஒரு வேங்கை மரமாக வந்து உருமாறி தன்னைவந்து மறைத்துக்கொண்டாராம் இந்த மரமே வந்து இத்தலத்தோட வேப்பமரம் இருக்கும் அந்த தலத்தோட விருட்ச்மா இருக்குது அதாவது அது மட்டும் இல்லாம அருணகிரிநாதர் அப்படிங்கிற ஒருத்தரால ஒரு திருப்புகழ் பாடப்பட்டது. அது வந்து இந்த தலத்தைதான் குறிப்பிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மலைக்கோயில்ல வந்து கொடி மரத்துக்கு எதிரே வந்து ஒரு விநாயகர் இருப்பார் முருகனோட தம்பிதான் வந்து விநாயகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம புராணங்கள்ல எல்லாமே படிச்சிருக்கோம் ஒரு மாம்பலத்தால முருகருக்கும் விநாயகருக்கும் எவ்வலாவு பெரிய சண்டை நடந்துச்சுன்னு அந்த விநாயகருக்கு தான் இங்க வந்து ஒரு கோவில் ஒன்னு சன்னதி இருக்கு அதுக்கு மட்டும் இல்லாம வந்து இங்க இருந்து வந்து சற்று கொஞ்சம் தொலைவுலையே வந்து வரப்புக்குள்ள வந்து வள்ளி பறவைகள் விரட்டிய மண்டபம், நீராடிய சுனை

யானையாக ஆக வந்து வள்ளியை வந்து விநாயகர் என்ன பண்ணுனார்னா ஒரு யானையா உருமாறி வள்ளிய ஏமா வள்ளிய வந்து பயமுறுத்தி

யானைக்குன்று, வள்ளிமலை இல்லாம யானைக்குன்றுன்னுகூட இதை அழைப்பார்களாம் நாங்க வள்ளிமலைக்கும், வண்டலூருகும் நான் போனதைப்பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன் உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சுதுன்னா அதைப்பத்தி சொல்லுங்க அஹ் எல்லாரும் சொன்னதோட இதோடு இதை முடிச்சுக்கலாம்

ஆஹ் சரி நன்றி நன்றி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

initial வந்து N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

சாப்பாடு வந்து ஆஹ் ஒரு different different ஆ சாப்பிட்டிட்டிருப்பாங்க நிறைய தானியம் வகை அப்படின்னு போயிட்டு இருக்கும் ஆனா இந்த காலத்துல எல்லாம் அப்படி கிடையாது நிறைய variety variety food ஆ வந்திருச்சு அந்த சாப்பாடு எல்லாம் நம்ம ரொம்ப எப்படி விரும்பி சாப்பிட்டிட்டிருக்கோம் ஆனா அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் எப்படி சாப்பிட்டிட்டிருந்தாங்க நம்மளோட அந்த தானியத்தைதான் சாப்பிட்டிட்டிருந்தாங்க ஆனா இப்ப பாருங்க அவங்கெல்லாம் வந்து ரொம்ப strong ஆ இருக்காங்க ஆனா நம்மெல்லாம் அப்படியா இருக்கோம் ரொம்ப weak ஆ இருக்கோம் நமக்கு நமக்கு நிறைய அதனால நோயெல்லாம் வருது ஆனா அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இன்னும் பாருங்க நூறு வயசு வரையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா நம்மளால அப்படி வாழ முடியதா அது மாதிரி முடியாது ஏன்னா நம்ம சாப்பாட்டுல வந்து நிறைய chemicals அ இப்ப வந்து கலந்துருச்சு அதனால தான் நம்மளால வந்து அந்த சாப்பாட சாப்பிட்டுட்டு நம்மளால வந்து ரொம்ப நாள் இருக்க முடியல ஆனா எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற சாப்பாடுன்னா தான் ரொம்ப பிடிக்கும் அது இருக்கிறதிலேயே ரொம்ப variety யா இருக்கும் அது நமக்கு தான் பார்க்கவே நமக்கு வந்து ஆசையா இருக்குமே ஆனா சாப்பாட்டுல என்ன ஒரு சில விஷயம்னா

ஆஹ் இப்ப எல்லா விஷயத்துலயும் சாப்பாடு எப்படி எல்லாம் உருவாகுது அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு தானியம் வே ஆஹ் தானியம் வர்றதெல்லாம் எதுல வருது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா இன்னும் நமக்கு நமக்கப்புறம் நம்ம குழந்தைங்க எல்லாம் வர்றாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து இது மாதிரி எந்த விஷயமும் தெரிய வாய்ப்பே இருக்காது ஆனா சாப்பாட்டுல எப்படின்னு நிறைய variety எல்லாம் இருக்குல்ல இப்பல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு hotel க்கு போனோம்னா சாப்பாடு சாப்பாடுதான் ஆஹ் சாப்பாடுதான் life ஏ

ஏன் எனக்குன்னு சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும்ப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா என்னன்னு தெரியல சாப்பாடு மட்டும் இல்லைன்னா நம்ம ஏன் வந்து இருக்கவே முடியாது ஆனா என்ன ஒண்ணுன்னா நம்ம இப்ப இருக்கிற சாப்பாட நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளால ரொம்ப நாளா உயிரோடெல்லாம் இருக்க முடியாது நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பாருங்க இன்னும் வந்து வயசாகியும் சாகாம இருக்காங்க ஆனா நம்மெல்லாம் அப்படியா இருக்க போறோம் நம்ம நாற்பது வயசு ஐம்பது வயசுலயே போய் சேர்ந்திருவோம் போல அது மாதிரி இருக்கு ஆனா சா ஆனா என்ன அந்த காலத்துல அவுங்க சாப்பிட்ட சாப்பாடு அவ்வளவா நல்லா இருக்காது ஆனா இப்ப நம்ம சாப்பிடறதெல்லாம் எவ்வளவு tasty ஆ இருக்கு ஆனா ஒரு விஷயம் அது tasty யா இல்ல அப்படின்னாலோ அந்த சாப்பாடு சாப்பிட்டோம்னாதான் நம்ம வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம் அதனால நீங்களும் என்ன பண்றீங்கன்னா சாப்பாடுன்னு வந்துட்டாலே நம்ம குழந்தைங்களுக்கு நீங்களும் வந்து நம்ம அந்த காலத்துல என்னென்ன சாப்பாடோ அந்த கேழ்வரகு கம்பு இது மாதிரி உள்ள பொருள்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்து வளங்க நம்ம வரையிலும்தான் அப்படி சாப்பிட்டோம்

இனிமே என்ன பண்றோம் அப்படின்னா அது மாதிரியே எடுத்துக்கிறோம் அதுல ஆனா அந்த இதுல வந்து நிறைய நமக்கு சத்தும் இருக்கு நம்ம சத்திருக்க இதை வந்து எடுத்து எடுத்து சாப்பிடுவோம் இனிமேவாவது இந்த உலகத்துல நமக்கு ஆஹ் first பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டுலயே நம்ம சாப்பாடு வந்து first உ first உ எங்கிருந்து வருது அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரியாம இருந்துச்சு

ஆஹ் எல்லாத்தையும் வந்து இது எதுல இருந்து வருதுன்னே தெரியாது ஆனா என்ன பண்ணுவாங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க இது நல்லாருக்கு இது நல்லாருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போயிறாங்க ஆனா அது வந்து எதுல இருந்து வருது அப்படிங்கிறதை நம்ம கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி நான் வந்து ஒரு இடத்துக்கு போனேன் ஆஹ் ஒரு hotel க்கு போனேன் அப்படின்னா எல்லா சாப்பாட்டையும் வந்து taste பண்ணி பார்த்துட்டுதான் வருவேன் ஏன்னா அந்த அளவுக்கு சாப்பாடு மேல எனக்கு ஒரு பிரியம் இருக்கு உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஆனா என்ன பண்ணணும்னா இனிமே வந்து நம்ம எங்க போனாலும் ஒரு healthy ஆன food அ சாப்பிடணும்

ஆஹ் நம்ம இருக்கிறதே வந்து நம்மளோட baby குழந்தைகளுக்காகதானே அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் இனிமே நம்மளும் healthy ஆ சாப்பிடணும் நம்ம குழந்தைங்களுக்கு healthy யா கொடுக்கணும் ஏன்னா இந்த உலகத்துல வந்து தண்ணிய மட்டும் குடிச்சிட்டு நம்மளால இருக்க முடியாது கண்டிப்பா ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டாதான் நம்மளால இருக்க முடியும் ஏன்னா நம்ம ஒரு வேலை பார்க்கிறோம் அப்படிங்கறதே வந்து அந்த சாப்பாட்டுக்காக தானே

அது வந்து எப்படின்னா சுத்தமா தயாரிச்சிருப்பாங்களா அப்படின்னு எல்லாம் எனக்குத் தெரியாது ஆனா சாப்பாடை பார்த்த உடனே எனக்கெல்லாம் ஆர்வம் வந்துரும் அதனால இனிமே ஆனா என்ன பண்ணணும்னா ஆஹ் சா ஆர்வம் வந்தாலும் நம்ம அது வந்து ஐயோ நல்ல food அ நல்ல சாப்பாடா இதை neat ஆ செஞ்சிருப்பாங்களா அப்படி சொல்லி பார்த்து நம்ம எப்பயுமே சாப்பிடணும்

அப்படிங்கறதை கண்டிப்பா நீங்க என்ன பண்ணனும்னா பாத்து தான் சாப்பிடணும். அப்படிங்கறதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம சாப்பாடு நமக்கு எங்கிருந்து வருது நம்ம அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம குழந்தைங்களுக்கு தெரிவ தெரியாது ஏன்னா நம்மளே வந்து இப்ப வர்ற generation தான் நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பா அத சாப்பாடு வந்து எங்கிருந்து வருது அப்படிங்கறதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நமக்கு முன்னாடி உள்ள நம்ம அப் நம்ம அப்பா அம்மா பாட்டி தாத்தா எல்லாத்துக்குமே கண்டிப்பா வந்து சாப்பாடுன்னா எங்க இருந்து வருது அப்படிங்கிறது தெரியும்

நிறைய தானிய வகை குழந்தைகளுக்கு என்ன வந்து healthy யா இருக்குமோ அதை பார்த்து நம்ம வந்து, விதவிதமா குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நம்ம இனிமே சமைச்சு தரணும். ஏன்னா அஹ் என்னன்னா குழந்தைங்களுக்குமே வந்து நிறைய ஆஹ் variety சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த variety லே நம்ம வந்து healthy ஆ கொடுத்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க இன்னும் healthy ஆ இருப்பாங்க ஏன்னா இந்த life ஏ நம்ம எதுக்கு வாழ்றோம் நம்ம குழந்தைகளுக்காகதான் and நம்ம குழந்தைகளுக்காகத்தான் நம்ம வந்து வேலை பார்க்கிறோம் அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல சாப்பாடு குழந்தைங்களுக்கு நம்ம தான் அதை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் ஆனா சாப்பாட அப்படியே பார்க்கும் போது எப்படி இருக்கும் பார்க்கும் போதே கண்ணுல ஒத்திக்கலாமான்னு இருக்கும் ஒரு hotel க்கு போகும்போது அவ்வளோ ஆசையா இருக்கும் இதை சாப்பிடலாமா இதை சாப்பிடலாமா இதை சாப்பிடலாமா ஏன்னா நானெல்லாம் வந்து சாப்பாடு பிரியர் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நான் அந்த சாப்பாட்டுல வந்து variety இருந்தா மட்டும்தான் சாப்பிடுவேன் ஒரு பொருள் ஒரு ஒரு சாப்பாடு வாங்கணும்னா ஐயோ அத மட்டும் சாப்பிட்டா எல்லாம் எனக்குலாம் பத்தாதுப்பா நிறைய அதுல வந்து நிறைய dish இருக்கணும்